உள்ள நெறைய பைக்ஸ்லா பார்க்கிங் இருக்கு.

கலர் கலர் மேட்டிருக்கு கிரீன் கலர்லயு ப்ளூ கலர்லயு இருக்கு.

ஒருத்தரு உள்ள சேர்ல உக்காந்து கிட்டார் ப்ளே பண்றாரு.

ப்ளூ கலர்ல வெல்கம் மேட் போட்ருக்கு.

ஒயிட் கலர்ல சீலிங் போட்டு இருக்கு.

இந்தப் பக்கோம் பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

மேல சீலிங் வொய்ட் கலர்ல இருக்கு.

செவுத்துல பிரவுன் கலர்ல தரைலயு ஃபுல் அண்ட் பிரவுன் வித் சிமெண்ட்டு கலர் டைல்ஸ் போட்ருக்கு.

ஒருத்தர் பிளாக் கலர் கோட்டு போட்ரு ஷர்ட் போட்ருக்காரு.

மேல சீலிங் வந்து ஸ்டீல் பிளேட் போட்ருக்காங்க.

இது பக்கத்துல ஒன் ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு.

லெஃப்ட் ஹாண்ட் சைடுல ஒரு பில்டிங் இருக்கு.

ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடில பியர் பாய்ட் போட்டோ ஒன்னு இருக்கு பிளாக் கலர்ல .

ரெட் கலர் போர்டு போட்டு இருக்கு.

சுத்தி ஒயிட் கலர் கண்ணாடி போட்ருக்கு.

உள்ள டிக் டிக் டிக் வாட்ச் சவுண்ட் வருண்ட்டு.

மேல சீலிங் ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு.

இதுக்கு கீழ ரோட்ல ஆட்டோ இருக்கு.

போட்டு மேல ஒரு சின்ன பைய நிக்கிறா.

உள்ள என்ட்ரன்ஸ் ரெட் கலர்ல இருக்கு படிக்கட்டு.

மேல தூண் வந்து ஒய்ட் கலர்ல இருக்கு.

இது ஒரு ஃபிளவர் ஷாப் .

ஒரு காரு கவர் போட்ருக்கு இன்னொரு கார் ஒயிட் கலர்ல இருக்கு.